கேக்குதா எப்படின்னா இப்ப திடிருன்னு எனக்கு call பண்ணிருந்தாங்க ஒருத்தங்க இதே மாறி வந்து calling கிறது தமிழ் calling தான் நான் இருபத்தஞ்சாயிரம் salary அப்படின்னு சொன்னாங்க இதே மாதிரி சொன்னேன் ma'am இதே மாதிரி நான் வந்து சண்டிகர்ல இருக்கேன் என்னால வந்து வர முடியாது ma'am இருபத்து ஐந்தாயிரம் ரூபாய் salary இருந்தாலும் பரவாயில்லை வீட்டுல allow பண்ண மாட்டாங்க அவங்க சொன்னாங்க எப்பா இருபத்தி ஐந்தாயிரம் salary வாப்பா பார்த்துக்கப்பா interview எல்லாம் நாங்க பார்த்துக்குறோம் எந்த செலவும் இல்லை எதுவுமே இல்லை நீங்க வாங்க ஒரு வாட்டி interview கொடுங்க எங்க கிட்ட பிஜி வேணுனாலு rent எடுத்து கூட தங்கிக்கலாம் salary increase ஆகும் அப்படி சொன்னாங்க அவங்க சும்மா சும்மா phone பண்றாங்க இதே மாதிரி ma'am நான் பார்க்கிறேன் இப்டி தான் அவங்களும் சொன்னாங்க

சரிங்க madam அப்டினு சொல்ட்டு வெச்சுட்டே நானு நானும் அப்புறம் என் friend என்ன சொல்றான் வந்து இதே மாதிரி ஏன் மின்னயே என்கிட்ட சொல்லலை அப்படின்னான் நான் சொன்னேன் உங்க அப்பாக்குதான் உடம்பு சரி இல்லையே நீ வந்து ஊசி போடணுமே sugar க்கு அப்படி எப்படி நீ போற மாதிரி இருந்த ஆஹ் right தான் நீ சொல்றது right இருந்தாலும் அவங்க number வச்சுக்கணும் number அ எப்படி தேடணும் அப்படின்னு சொல்லிட்டேன் நானு ஆனா super ஆ பேசினாங்க அந்த madam இதே மாதிரி உங்களுக்கு வந்து salary increase ஆகும் first இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்ன்னா ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடி உனக்கு வந்து முப்பதாயிரம் ரூபாய் ஆயிடும் last முப்பத்தஞ்சு வரையும் உங்களுக்காகவும் அப்படி சொன்னாங்க அப்புறம் அவங்க வந்து இந்த இந்த ஆறு மாசம் நீங்க செஞ்சீங்கன்னா

hello hello hello hello

அதான் நான் சொன்னேன் இதே மாதிரி madam என்னால எல்லாம் வர முடியாது அப்படின்னுட்டு ஆறு மாசத்துக்கு முன்னாடி திருப்பி salary ஏத்துவாங்கன்னு சொன்னாங்க அவுங்க last வந்து

அப்புறம் நானும் சரி இன்னொரு company க்கு வந்தா search பண்ண அப்டினு நானும் சொன்னாங்க அவங்க எந்த fraud உம் இல்லை எதுவுமே இல்லை நீங்க யாரனாலும் விசாரிச்சு பாத்துக்கங்க எங்க வேணாலும் கேட்டு பாத்துக்கங்க என் company first டெல்லில இருந்தது அப்பறோம் டெல்லில இருந்து நாங்க கொடுக்கா வந்துட்டோம் அப்படினு அவுங்க சொன்னாங்க பாப்போம் உம் நானும் முழிக்க ஆரம்பிச்சுட்டே என்னடா இந்த மாதிரி வேலை விட்டானுங்க இப்ப என்ன சாப்பிட்டீயா hello hello

இல்லடா தூக்கம் வருது அதனால control பண்ணி பேசிட்டு இருக்கே அதெல்லாம் பரவாயில்லை இன்னும் கொஞ்சம் இன்னும் சத்தமா இருந்தா என்ன பதினஞ்சு நிமிஷம்தான் இப்ப இன்னும் ஒரு பதினஞ்சு நிமிஷம்தான் இருக்குது இந்த பாஞ்சு நிமிஷம் பேசு இந்த simple ஆ முடிஞ்சிரும் ம்ஹும் உம் ஹம் எதனால எடுக்கறாங்கன்னு தெரியலே எனக்கு இப்ப இப்ப நம்மட்ட இருந்தா easy ஆ பேசிடலாம்

நம்மளோட topic என்ன topic தெரிஞ்சவங்க வேற topic கூட பேசலாம்

அதான் ஒண்ணும் தெரியல எனக்கும் ஹம் தூக்கம் வரமாதிரி இருக்கா இருந்தாலும் கொஞ்சம் கூட சாப்பிடு அப்படித்தான் செரிமானம் ஆகும் படுத்துட்டா இப்ப நான் என்ன eight thirty க்கு எடுத்தனா இப்ப nine forty correct ஆ one hour ஆயிடுச்சு

நம்ம சாப்பாடு எடுத்து one hour ஆகிடுச்சு correct ஆ நான் என்ன பண்ணுவேன் walking one hour பண்ணுவே அப்படி இது பண்ணிட்டு சாப்பிட்டு தூக்கம் வரலைன்னா அந்த time ல ரொம்ப இருக்கும் தெரியுமா அந்த time ல walking பண்றே தூக்கம் வரக்கூடாது தூங்கக்கூடாது சாப்பிட்டு store பண்ணக்கூடாது இப்ப இதுல நிறைய கொஞ்ச கொஞ்சமா இதுல நிறைய கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கற associate ஆ இருக்க ஒரு nutritional counseling centre interest இருந்தா நீ இப்ப counseling போனாங்க அவர்ட்ட எல்லாம் இல்லை

weight gain பண்றதுக்கு பாத்தீங்கன்னா உருள கிழங்கு வகைகள் அதிகமா எடுத்துக்க கூடாது அதாவது மண்ணு கீழே விளையறது எல்லா முடிஞ்ச அளவுக்கு நீங்க எவ்வளவு சாப்பிட்டாலும் weight ஏ போடாது சுரக்கா அடிச்சு knock out பண்ணலாம் ரொம்ப பசிக்குது ஆஹ் snacks period ல எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்னா வெள்ளரிக்காதான் வெள்ளரிக்கா வந்து fat கம்மியா correct ஆ இருக்கும் உனக்கு

அடிச்சு அதுலயும் knock out பண்ணலாம் நம்ம எது எது அதிகமா சாப்பிட கூடாதுன்னா fried items தொடவே கூடாது

அது வந்து gram கணக்குலதான் அவன் எனக்குத் தெரிஞ்சு two fifty gram கொடுப்பான் அதுல நமக்கு

proper ஆ அதான் gym க்கு போவாங்கடா எல்லாமே but proper ஆ diet ல இருக்க மாட்டாங்க

so weight gain பண்றதுனாலதான் காலையில something nuts சாப்பிடுவாங்க அதிகமா

tea பைத்தியம் ஆயிட்டேன் tea tea குடிக்க ஆரம்பிச்சுட்டேன் tea வந்து ரொம்ப வந்து சாப்பாட்டோட level ல brain க்கு அனுப்புற signals ரொம்ப அப்படியே இது பண்ணி down பண்ணிடும் நமக்கு உடம்புக்கு நீ stress ஆ இருக்க tension ஆ இருக்க relaxation பண்ண உனக்கு தேவை அது குடிச்சா உன் mind relax ஆகும்ன்னுட்டு ஒரு mind create பண்ணிடுறோம் proper ஆ நம்ம junk food சாப்பிடாம இருந்தா correct ஆ மூணு வேளை compulsory பசி எடுக்கும் மதியத்துல சாப்பிடும்போது compulsory நம்ம அதிகமா காய்கறி சாப்பாடு கம்மியா எடுத்துக்கணும் காய்கறி அதிகமா எடுத்துக்கணும் two hundred ஏன்னா calorie one fifty calorie இருக்கு அதுல அது நீ வந்து ஒரு நாளைக்கு அதாவது ஒரு மனுஷனுக்கு பார்த்தன்னா ஒரு நாளைக்கு தேவையான calorie பார்த்தீங்கன்னா two thousand அதிகமா இருந்தா அதே limited ஆ இருந்தா thousand six hundred ல இருந்து thousand six இல்லைன்னா thousand five hundred இதுதான் limit டு

இது weight க்கு ஏத்த மாதிரி different ஆகும் இப்ப என்னோட height and weight பார்த்தோம்ன்னா fifty seven fifty seven ல இருந்து height பாத்தினா one one fifty nine ஆஹ் one fifty க்கு ஒரு inch கம்மி அப்படி இருக்கும் போது பார்த்தன்னா எனக்கு அதிகமா weight excess ஆகும்போது எனக்கு காலு bend ஆக ஆரம்பிரும் bend ஆக இருந்துச்சுன்னா என்னால excess ஆ எந்த work உம் பண்ணவே முடியாது நெஞ்சு அடைக்க ஆரம்பிச்சிடும் வர்றதுக்கு problem நிறைய issues வரும் உடம்பு skin இருக்கும் ரொம்ப வந்து black ஆ வயசான மாறி காட்டும் height and weight ன்னா height க்கு ஏத்த weight ல இருக்கு நீங்க அதை maintain பண்றதுக்குதான் நீ gym follow பண்ற control பண்றது இல்ல workout

கம்மி பன்னு சாயா கம்மிபண்டு நீனே make பண்ண அந்த own சாயாவும் இருக்க ரெண்டு மூணு சாயாக்கு பதிலு hot water ல உனக்கு புடிச்ச flavor ல சில பேர் என்னன்னா mint இருக்குல்ல

mint டயு ஏலைக்காவையும் வந்து heat பண்ணி குடிப்பாங்க

mint வந்து last ஆ போடுவாங்க ஏலக்காவை heat பண்ணி அந்த taste different ஆ இருக்கும்

நான்லாம் try பண்ணேன் mint ஏலக்காய் மட்டும் கொதிக்க வெச்சுட்டு கொ normal water இருக்கும் அதை powder பண் something powder ஆ கிடைக்கும் எங்கேயாச்சும்

சாயா வந்து அதுல வந்து wastage தான் நம்ம அதிகமான குடிக்கரோ உண்மையான சாயா பாத்தின calorie எல்லாம் நல்லா correct ஆ இருக்கும் coffee குடிக்கலாம் நீ சாயாக்கு பதில் one day coffee எடுத்துக்கோ

ஆனால் எது குடிக்கரியோ இப்போ நீ night எட்டு மணிக்கு சாப்பிடணும்ன்னா காலையிலே அதே எட்டு மணிக்கு சாப்பிடு அந்த இடையிலே வந்து twelve hour strike ஆயிட்டே இருக்கனும் சொன்னன்ல உனக்கு இல்ல எனக்கு சாப்பிட்டதால வயிறு இந்த மாதிரி இருந்துச்சுடா அப்படின்னு அதுக்கு என்ன பண்ண நீன்னா இப்ப night எட்டு மணிக்கு சாப்பிடுற மறுநாள் correct ஆ அதே காலையில எட்டு மணிக்கு follow பண்ணிடு உனக்கு night ல எல்லா இதுவுமே function ஆக ஆரம்பிச்சுரும் உனக்கு compulsory நீ எட்டு மணிக்கு சாப்பிட்டன்னா அடுத்து ரெண்டு மணி நேரத்துல உனக்கு அசால்ட்டா தூக்கம் வந்துரும்

ஏப்பம் வந்துச்சுன்னா உனக்கு தூக்கம் ஏப்பம் வந்துச்சுன்னா சாப்பாடு okay உன் வயிறு full ஆயிடுச்சு அது limit ஆ first ல நம்ம அதிகமா சாப்பிடும்போது தெரியாது அந்த ஏப்பம் வந்துச்சுன்னா நம்ம வயிறு full ஆ அப்படியே அதை நிறுத்திட்டு அப்படியே ஒரு one and half hour க்கு கழிச்சு பசி எடுக்குதுன்னா water melon இல்லைனா something வந்து இந்த மாதிரி வந்து சாப்பிடும்போது வயிறு full ஆகும் தண்ணி குடிச்சா ஒருமாறி glow ஆகும்

ஆனா follow பண்ணது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு எனக்கு first follow பண்ண கஷ்டமாதான் இருக்கும் அப்பறோம் last ஆ போற ரொம்ப கஷ்டமாயிடுச்சு ஆனா எனக்கு ஒரு stage எல்லாம் பசி அஞ்சு மணிக்கெல்லாம் செமையா பசி எடுக்கும் watermelon தான் வெள்ளரிக்காய்தான் snacks ஏ எதுவுமே தொட மாட்டேன் சாப்பாடும் அதே மாதிரிதான் starting ல சாப்பாடு எப்பயுமே சாப்பிட்டுக்கலாம் அப்புறம் ஏப்பம் வந்தாச்சுன்னா அது நிறுத்திடணும்

ஏன்னா எடுத்த உடனே யாருமே gym க்கு போனா டக்குனு உடம்புல வந்து set ஆகாது first height and weight க்கு பக்கத்துல வந்துட்டு diet தான் இதுல major role லே

coach coach எல்லாம் வந்து எதுவும் சொல்ல மாட்டாரா

உன் coach உம் என்ன சொல்ல மாட்டாரு

white white egg வந்து முடிஞ்ச அளவுக்கு எடுத்துக்கலாம் நீங்க காலையில மதியம் அதை எடுத்துக்க brown ஆ இது உள்ளாற இருக்கறதை நீ எடுத்துக்கக் கூடாது white egg வந்து நீ அடிச்சு knock out பண்ணலாம்

உம் செமையா பண்ணலாம் அதான் நடுவுல இருக்கறதல அது பாத்தா fat அதிகமா இருக்கும் fat எங்கயாச்சும் center இருக்குன்னா நீ போயிட்டு மூணு விஷயத்துக்கு check பண்ணு height weightBMIBMR

womens க்கு வந்து twenty percentage women's க்கு ஏன் twenty percentage ன்னா அவங்க வந்து menstrual problem னால blood போறனால அவங்களுக்கு வந்து energy இருக்காது அந்த time ல so இந்த fat வந்து energy level க்கு convert பண்ணிக்கும்

protein லா வந்து அதா சொல்றன்ல protein நம்ம சாப்பிடுறது மட்டும்தான் ஆனால் அதா சொல்றன் ஆனால் minimum வந்து நம்மளுக்கு இது இருக்கணும் BMIfat வந்து நம்மளுக்கு twenty percent ten percentage இருக்கும் நமக்கு

womens க்கு வந்து twenty percentage அதே மாதிரி வந்து BMI வந்து பார்த்தோம்ன்னா நம்மளுக்கு two பத்தொன்பதிலே இருந்து இருபத்தி மூணு ஏன்னா nineteen ல இருந்து twenty-three இருக்கணும் twenty-four ஏ normal அதுக்கு மேல போனா over weight முப்பத்து ஒண்ணுல obesity நாற்பதுலாம் வந்துச்சுன்னா extra overweight அவங்க எல்லாம் compulsory health issue வந்துரும் அவங்களுக்கு

ஒரு பொண்ணுன்னு இருந்தா ஒரு பொண்ணுக்கு என்ன ஆச்சுன்னா gym வந்து குண் கொஞ்சம் குண்டா இருப்பாங்களா அவங்க குண்டா இருக்கும்போது workout அடிச்சுட்டு இருந்தாங்க workout அடிச்சுட்டு தண்ணி தாகம் அடிச்சுடருக்கு உடனே workout அடிச்சுட்டு அடிச்சுட்டு அடிச்சிட்டு உடனே தண்ணி குடிச்சோம்ன்னா அவங்க வந்து உடம்பு வந்து ஒருமாறி சில்லு ஆயிடாது ஜில்லுன்னு அந்த time ல என்னன்னா உங்களுக்கு blood normal ஆ டக்குன்னு ரொம்ப heavy யா கொடுக்கும் ரத்தம் சர்ரு சர்ருன்னு ரொம்ப speed ஆ போயிட்டு இருக்குமா ஆனா relaxation பண்றதுக்கு first எல்லாத்தையும் உட்கார வச்சு என்ன சொல்றது கொஞ்சம் relaxation பண்ற மாதிரி நல்லா பேச்சு கொடுப்பாங்க பேச்சு கொடுக்கிறது relax பொறுமையா தண்ணி குடி அப்படிம்பாங்க

இல்லைன்னா டக்குன்னு அடிச்சிக்கும் நம்ம தண்ணி குடிக்க போறது டக்குன்னு அடச்சிரும் அதான் அவங்களுக்கு அது மாதிரிதான் அவங்களுக்கு BPhigh யா BP வேற high வந்த உடனே இன்னும் அதிகமாயி சில்லுன்னு அகிடிச்சு உடம்புல அப்புறம் அவங்க வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க

first ஒரு one month க்கே அவனை first warm up ளையே விடு உடம்பு அப்பதா ஏன்னா warm up அதோட continuous ஆ fitness லதான் நானே பண்றேன் continuous ஆ வந்து ஒரு one and half hours க்கு jumping விட்டீங்கன்னா ஒரு நாலஞ்சு exercise இருக்கு அதிலேயே பண்ணுவாங்க அதுக்கு அப்புறமேட்டு one and half month க்கு அப்புறம்தான் weight lifting க்கு நமக்கு வந்து training எடுக்க சொல்லிருக்காங்க எனக்கு சொன்ன வரையிலும் weight lifting அப்பதான் வந்து உன் body வந்து flexible ஆயிடும் first flexible ஆகும் அந்த உடம்பு வந்து இறுக்கமா இருக்கறதை loose பண்ணி flexible ஆக்கணும் ஏன்னா one day நான் பண்ணிட்டு விட்டனா மறுநாள் வந்து என் muscles எல்லாமே வந்து எனக்கு pain ரொம்ப pain ஆ இருக்கும் சரி திருப்பி கூப்பிடறேன் பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு திருப்பி கூப்பிடறேன் ஆஹ் சரி